ஆமா, ரெண்டு பேர் இருந்தாங்க. அப்ப காந்திய வந்து, இவருக்கு ரொம்ப காந்தி கதராடை அஹ் அழுத்த, உ~ உடுத்துறத பாத்துட்டு இவரும் உடுத்தியிருக்காப்புடி மத்தவங்களையும், ரொம்ப ஒரு ஒரு அஹ் உடுத்துங்க அப்படின்னு சொல்லி வலியுறுத்திருக்காப்டி. ஆஹ் அஹ் ஓரளவுக்கு தெரியும், சொல்லுய்யா

அஹ் அஹ் உம்

ஹம் okay okay okay ஆஹ் அந்த மாதிரி, இந்த, இந்த கதர் சட்டை சொன்னேன் பாத்தியா அப்ப வந்து பார்த்தேன்னா இந்த வெளிநாட்டு துணி வகைகள் எதையுமே வந்துட்டு அவரு விற்கக்கூடாதுன்னு சொல்லி பயங்கரமா மறியல் நடத்தி இருக்காரு. அது இல்லாம ஆஹ் தீண்டாமையை வந்துட்டு ரொம்ப ஒழிக்கறதுக்கு பெரும்பாடு பட்டிருக்காப்டி, இது இல்லாம, ஈரோட்டுல பாத்தினா ஆமா, ஆமா ஹம்

ஆமா. இந்த மாதிரி, நிறைய பண்ணியிருக்காப்டி அதே மாதிரி, ஹம் ஆமா, கள்ளுக்கடை மறியல் சொன்னல்ல. அது பாத்தீங்கன்னா, ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நடந்திருக்கு. அதுக்கு பாத்தீங்கன்னா, அவருக்கு சிறை தண்டனையே கொடுத்துட்டாங்க வெட்டிடாப்புடி, அப்போ வெட்டிடாப்புடி அது இல்லாம அந்த போராட்டத்துல தன்னோட ம~ மனைவியையும், கூட்டிட்டு போயிருக்காப்படி. அவரோட தங்கச்சியும், ஆஹ் கூட்டிட்டு போயிருக்காப்படி ஹம் ஹம் அது, அதேதான்

அந்த சுயமரியாதை இயக்கம் பார்த்தீங்கன்னா, ஹம் ஹம் ஹம் ஹம் ஹம் ஹம் அதான் ஹம் ஆஹ் அந்த சுயமரியாதை இயக்கத்தைப்பத்தி சொல்லலை பாத்தியா? அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருவத்தி அஞ்சில, இவர்னாலதான் தோற்றுவிக்கப்பட்டிருக்குது. ஈ. வெ. ராமசாமினால ஹம் ஆரம்பிச்சிருக்காரு. அதுல முக்கியமான கொள்கைகள் பாத்தீங்கன்னா, ஆஹ் அந்த ஆணும், பெண்ணும் சமம். அவங்களுக்கு எந்த வேறுபாடும் இல்லை. இந்த சமமாக வாழணும், அப்படிங்கறதை ரொம்ப வலியுறுத்தியிருக்காங்க அந்த கொள்கையில இதிலயும் குடுத்திருக்காங்க. ஹம் அதுவும் இல்லாம ஹம் இருந்திருக்காரு அது இல்லாமல், இந்த கொள்கையில பார்த்தீங்கன்னா, இந்த சாதி மறுப்பு திருமணத்தை, இந்த கைம்பெண் திருமணம் அப்படிங்கிறதையும், நல்லா ஊக்கப்படுத்திருக்காங்க, அப்புறம் அளவில்லா குழந்தைகள் பெறுவதை வந்து, குடும்ப கட்டுப்பாட்டை அஹ் பண்ணச்சொல்லி வலியுறுத்தி இருக்காப்படி. அதுவும் இல்லாம, இந்த கோவில்ல பாத்தீங்கன்னா, ஹம் ஹம் கேக்குதா? hello ஆஹ் அஹ் ஹம் ஹம் newspaper வச்சிருக்காம்மா ஹம் ஆஹ் ஹம் அந்த newspaper பத்தி எதுவும் தெரியலய்யா ஆஹ் ஆஹ் ஆஹ் ஆஹ் ஹம் ஹம் ஹம் ஹம் ஆஹ் அந்த, அது மாதிரி, ஆஹ் அஹ் அந்த டயத்துல பாத்தீங்கன்னா, மொத மொத இவரு வெளிநாடு போறாப்பிடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல. அங்க பார்த்தீங்கன்னா, மனைவியை கூட்டிட்டு போறாங்க. அங்க மலேசியா, அங்க பார்த்தீங்கன்னா எல்லா மக்களும், ஐம்பதாயிரம் மக்களுக்கு மேல திரண்டு அவரை வந்து வரவேற்றிருக்காங்க அது இல்லாம, அஹ் அதுக்கப்புறம், இந்த கைச்சிங், மலோக்கா, கோலம்பூரு, அங்கேயும் போயிருக்காப்படி. எல்லா பக்கமும் போய், நிறைய உரையாற்றி இருக்காப்டி.

ஹம் இருந்திருக்காங்க. ஹம் ஹம் சரி சரி உண்மை விளக்கம் ஹம் ஹம் இப்ப நம்ம இப்ப பேசுற இப்ப பத்தி, நான் இவருடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுலயே பாத்தீங்கன்னா ஹம் சக்கரவர்த்தி ராஜகோபாலச்சாரியார்ங்கிறவரு, ஆஹ் சென்னை மு~ முதலமைச்சரா இருந்துருக்காப்டி. அப்ப வந்து, அவரு இந்தி தான் கட்டாய மொழி, பள்ளிகள்ல வந்து குடுக்கணும் அப்டின்னு சொல்லி வச்சிருக்காரு அப்ப பயங்கரமா இவரு வந்து போராடிருக்காப்டி. இந்தி திணிப்புக்கு வந்துட்டு போராடிருக்காப்புடி. ஹம் ஹம்

அதுல என்ன கொள்கைன்னா, அந்த பிராமணர்களுக்கு எதிராவும், பொருளாதாரம், அரசியல் ஆதிக்கத்தையும் இதெல்லாம் பத்தி எதிராவும்தான் துவக்கப்பட்டிருக்காங்க. அந்த கட்சிதான் கொஞ்ச நாளைக்கு ஆரம்பிச்சுட்டு நீதிக்கட்சி அப்படின்னு பெயர் மாற்றிட்டாங்க

ஆமா அதான் இப்படியிருக்கு ஹம் அந்த நீதிக்கட்சி ஆரம்பிச்சு, அது கொஞ்ச நாள் தாண்டி, கொஞ்ச வருஷம் போனதுக்கப்புறம், ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுல பார்த்தீங்கன்னா திராவிட கழகம் வந்து உருவாகுது. ஆஹ் அப்ப ஹம் ஹம் ஹம் ஆமாம். ஆமாம். இது பண்ணிருக்காப்டி அந்த கட்சி பேரு பார்த்தீங்கன்னா மூணு விதமா மாறி இருக்கு. ஆஹ் first பாத்திங்கன்னா அதான் தென்னிந்திய நல உரிமை சங்கம்ன்னு வந்திருக்கு. இரண்டாவது நீதிக்கட்சி. மூணாவது திராவிட கழகம் அப்படின்னு மாத்திருக்காரு, ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுல மாத்தி ஆமாம் ஆமாம்

ஆமா ஹம்

அப்பதான் பார்த்தீங்கன்னா, திமுக அப்படின்னு, தனிக்கட்சியைப் போட்டு, open பண்ணிடுறாங்க.

ஆமா ஆமா ஹம்

ஹம் ஹம் அப்புறம் அதா

ஆஹ் சொல்லிருக்காப்புடி. இப்ப இந்த கட்சி பிரச்சனையிலே பாத்தீங்கன்னா, அவரு ஆரம்பிச்சாரு வந்துச்சு. அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி நாலுல வந்து பண்ணாங்க அண்ணாதுரைக்கு கருத்து வேறுபாடு ஆனதுக்கப்புறம், ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல பார்த்தீங்கன்னா, இவரு, காங்கிரஸுக்கு support பண்றாப்டி, அதுல காங்கிரசு ஜெயிச்சதும் போயிட்டாங்க. அப்ப திராவிட முன்னேற்ற கழகம் பார்த்தீங்கன்னா, பாஞ்சு இடம் தான் பிடிச்சிருக்கு

அந்த சென்னை மெரினா க~ கடல் கடல் பார்த்தீங்கன்னா, இந்த ராமரோட உருவப்படம் எரிச்சி போராட்டம் நடந்துருக்காக காங்கிரஸ் கட்சித் தலைவரா இருந்த அப்படிங்கறவரை கடும் எச்சரிக்கை விடப்பட்டிருக்கு. ராமசாமி வந்து, அப்ப அதாவது பெரியார் வந்து, அப்பயே வந்து கைது பண்ணி அப்பயே கைது பண்ணி சிறையில அடைக்கப்பட்டாரு, அப்பயே ஹம் ஹம் ஹம் ஹம் ஹம் ஹம்

ஆமா. அது இல்லாமல் இவரு இவரோட சம்பந்தமான இந்த இதழ்கள், ஏடுகள், நாளிதழ்கள்லாம் பார்த்தீங்கன்னா இவரோட கருத்துக்களை பரப்புவதற்காக, இவரே வெளியிட்டிருக்காரு. அதுல என்னென்ன இருக்குன்னா

ஆஹ் அஹ் அது மாதிரி குடியரசுங்கறது, ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு மேலே ஆரம்பிச்சிருக்காங்க ஆஹ் revolt தெரியும். revolt பாத்தீங்கன்னா, ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்து எட்டு நவம்பர் ஏழுலேயே தொடங்கப்பட்டிருக்கு. இதான் வந்துட்டு

இதெல்லாம, உண்மைங்கிற ஒரு மாத இதழும் விட்டிருக்காப்படி விடுதலைங்கிற, ஒரு நாளிதழும் விட்டிருக்காப்படி அது வந்து, ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழ ஜூன் ஒண்ணுலயே, தொடங்கியிருக்காப்டி. இது இல்லாம, ஒரு முக்கியமான அது மாதம் rationlist அப்படிங்கறதை வந்து, ஆங்கில இதழ் அதையும் தொடங்கி இருக்காங்க. செப்டம்பர் ஒண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல ஹம் இதெல்லாம் வந்து அவரு இயற்கை இதழ், நாளிதழ்கள் இது எல்லாமே.

ஆமா ஆமா ஆமா ஆமா ஹம் ஹம் ஹம் ஹம்

தெரியல இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, விமர்சனங்கள் நிறைய வந்திருக்கு. அது என்னன்னா பாத்தீங்கன்னா, முக்கியமான பாத்தீங்கன்னா, இந்த ராமசாமி வந்துட்டு, மத மூடநம்பிக்கையும், பிராமணர் இதையும், இப்ப ஆஹ் இந்~ இந்து மத இராமாயணத்தையும் எதிர்த்தாரு. ஆனா, மத்த மதங்களுக்கு, அவர் எதையுமே விமர்சிக்கவில்லைங்கிறதையே ஒரு விமர்சனமா வச்சிருக்காங்க. அஹ் பாரதியார் வந்து, கிறுக்கன் பாரதி, அப்படின்னு, கு~ குறிப்பிட்ருக்காப்டி ஆஹ் பெண் அடிமைத்தனத்தை வந்து வலியுறுத்துற ஒரு நூலு, விபச்சாரத்தில் ஆஹ் ஆஹ் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த முட்டாள்தனம், ஆஹ் மூட நம்பிக்கை முடிந்த பொக்கிஷம் என்று ஆஹ் ராமசாமி, இப்ப சிலப்பதிகாரத்தையும், எல்லாத்தையும் கூப்பிட்டு இது பண்ணியிருக்காப்பிடி அந்த

நான் அப்புறம் பாத்து ஹம் ஹம் ஆஹ் பார்க்கலாம்யா ஹம்

ஆஹ் ஓஹோ அது மாதிரி, இவருக்கு நினைவகங்கள் பாத்தீங்கன்னா இருக்கு. அது எங்கென்னா தமிழ்நாடு அரசு ராமசாமி நி~ நி~ நினைவகத்தை போற்றும் வகையில ஈரோடு இல்லம் இருக்கும் பாத்தியா, அவரோட இல்லம்.

கேரளா மாவட்டத்துல கேரளா மாநிலத்திலே, அவர் போராட்டம் நடத்தினாரு இல்லை வைக்கம் இங்கே வந்து பெரியார் நினைவகம் தந்தை பெரியார் நினைவகம் அங்கேயும் ஆஹ் அமைக்கப்பட்டிருக்கு அது இல்லாம, அங்க பாத்தீங்கன்னா உட்கார்ந்த உட்கார்ந்த மாதிரி இருக்கிற மாதிரி, ஒரு நான்கு அடியில, அவரோட உருவச்சிலையும் இருக்கு. அது இல்லாம, ஒரு நானூறு பேரு, உட்கார மாதிரி ஒரு அரங்கமும், அங்க வந்து வச்சிருக்காங்க இங்க வந்து, அவரோட நினைவகங்களே. இது இல்லாம, ஒரு ம~ மறைக்கப்பட்ட புத்தகம்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பார்த்தீங்கன்னா, அதான் சொல்றேன் பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பார்த்தீங்கன்னா ஆஹ் மாசேரா அப்படிங்கிறவரோட, அரசு நாவலர் நெடுஞ்செழியன், அப்படிங்கிற family ல வந்து, ஆஹ் நேத்து, சுந்தரவடிவேலை ராமசாமி வாழ்க்கை வரலாறு, அப்படின்னு ஆஹ் சிறுவர்களால் ஏ ஏ ஏழு~ எழுதப்ப~ பணித்தது. அந்த ஆயிரம் பக்க அளவினாலும் நூலை வந்து, அவர் எழுதி தந்த பின்னரும், அவரை கொண்டே வரவில்லையாம் அந்த இதை அது ஏன்னு தெரியலே, அத பத்தி என்னன்னு தெரியலே.

ஹம் ஹம் ஹம் ஹம் ஹம்

ஆஹ் அதெல்லாம் பார்த்தேன். ஓரளவுக்கு பார்த்து time இல்லை. அதனாலதான், சரி கூப்பிட்டு பேசிக்கிட்டாதான் நமக்கு அது என்னதான் பார்த்தாலும் பேசுற மாதிரி வராதுல. அத கூப்பிட்டேன்

அப்புறம் அந்த

ஆஹ் அஹ் ஓ இருந்துருக்காரா சரி சரி யாருனு எனக்கு தெரியாது. ஓஹ் சரி சரி okay okay

okay okay okay okay ஹம் அதான் இப்ப

உம் உம்

அதுதான், அதுதான் ஆமா ஆமா ஹம் ஆஹ் okay okay okay அதுதான், அந்த அந்த இறுதி காலத்துல வந்து, சொன்னேன்ல ஒரு போராட்டம் நடந்துச்சு ராமரோட உரு~ உருவப்படம் எரிப்பு போராட்டம் நடந்துச்சு. இப்ப வந்துட்டு அவரை கை~ கைதும் செஞ்சுட்டாங்க. அது மாதிரியே பாத்தீங்கன்னா, ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அம்பத்தி எட்டுல போயி, ஒரு பெங்களூர்ல வந்து ஒ~ ஒரு மாநாடு நடக்குது அங்க போய் கலந்துக்குறாப்படி ஆஹ் அங்க வந்து, அந்த ஆஹ் இந்தி, இங்கிலிஷுக்கு வந்து, ஆஹ் அலுவல் மொழி வந்து மாத்தணும் அப்படிங்கிறதையும் வலியுறுத்திருக்காப்பிடி அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சொல்றோம்ல இவரு வீரம்ம~ வீரமணி தெரியுமில்ல வீரமணி ஆஹ் அப்போ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுலே பாத்தீங்கன்னா இவரு full time பொது செயலாளரா, வீரமணியை போட்டிருக்காப்படி அப்படியே அப்பையே போட்டுட்டாப்படி. ஹம் ஆமா ஆமா சொன்னேன்

ஹம் சரி சரி சரி சரி அதுக்குத்தான் போயிருக்காரா ஆனா, போனாருன்னு மட்டும்தான் தெரியும். எதுக்கு போனாருன்னு தெரியல ஹம்

ஹம்

ஆஹ் ஹம் ஆமா அஹ் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேரு என்னன்னு வந்திருக்குன்னா ஈவே ராமசாமி நாயக்கர்ன்னுதான் கூப்பிட்டிருக்காங்க வச்சிருக்காங்க அதுதான் கூப்பிட்டிருக்காங்க. ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு டிசம்பர் இருபத்தி அஞ்சுல பார்த்தீங்கன்னா அந்த நாயக்கன் நாயக்கர் அப்படிங்கிறது வந்து எடுத்திடுறாங்க. ஆஹ் இது இது சம்மந்தமா பாத்தீங்கன்னா பெரியார் களஞ்சியங்குற ஒரு

அது ஒரு அவமானமா இருக்குமோ அப்படின்ட்டு எல்லாம் மத்தவங்க எல்லாம் பயப்பட்டாங்களாம். அப்பதான் வந்துட்டு அந்த நாயக்கர்ங்கிறதை எடுத்துட்டு ஈவே ராமசாமின்னு ஆஹ் நாகர்கோவில்ல ஒரு வழக்கறிஞர் வந்து சொல்றாப்டி இந்த சிதம்பரம் பிள்ளை அப்படிங்கிறவர் அங்க சொல்றப்புடி அதுல இருந்துதான், அவரு ஈவெராமசாமின்னு கூப்~ கூப்பிடறது

அஹ் ஆமா ஹம் ஹம் ஹம் ஹம் ஆமா ஹம் வைக்கம் வீரர், ஈவேரா, ஈவே ராமசாமி, தந்தை பெரியார், பெரியார்னு நெறைய அவருக்கு பேர் இருக்கு

ஆமா, அதான் முக்கியமான point ஏ இருக்கக்கூடாது. ஆமா அதுல வந்து first ஆண் பெண் இருக்கவேகூடாது அப்புறம், அந்த ஜாதி மறுப்பு திருமணத்தை எல்லாம் ஊக்கப்படுத்தணும். அப்புறம் ஆஹ் அப்புறம், அந்த திருமணங்களையெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த பிராமணர்கள் அங்க இருப்பாங்கல்ல அதெல்லாம் ஏன் தேவை இல்லை அப்படிங்கறதும் முக்கியமா சொல்லிருக்காரு. ஆணும் பெண்ணும் சமம்கிறதை

ஆஹ் பெ~ பெண்களை வந்து கோயில்ல தாசியா அடிமையாக்கி வச்சிருப்பாங்க. ஆஹ் அதுக்கும் இது பண்ணியிருக்காரு. அது இல்லாம, குழந்தை திருமணம் அது அது ஏற்கனவே தெரியுமே அது குழந்தை திருமணத்தையும் பயங்கரமா தடை செஞ்சிருக்காங்க.

ஹம் ஹம் ஹம் ஹம் ஹம் ஹம் அதில்லாம

okay okay okay okay அந்தக் கொள்கையிலே இன்னொரு முக்கியமானது பாத்தீங்கன்னா ஹம் இந்த ஆஹ் கல்வி கல்வி சம்பந்தமா ஆஹ் இட ஒதுக்கீடு முறை அதுதான் நீ சொன்னதுதான். அத வந்துட்டு முக்கியமா இந்த கொள்கைகளில் இருந்துருச்சு. இட ஒதுக்கீடு, எவ்வளவு முக்கியங்கிறதை அப்பயே வந்து யோசிச்சுப்பாத்து

ஹம் ஆஹ் பாப்போம் ஆமா கள்ளுக்கடை மறியலு அந்த இதெல்லாம் தான் பண்ணிருக்காரு அப்புறம் அந்த அந்த first அவரு தென்னிந்தியா இந்த சங்கம் அங்க அத எதோ சொல்லி ஒரு இது open பண்றாங்க. அதுதான் அவரோட first கட்சி. அதுதான் நீதிக்கட்சி அப்படின்னும் மாறிடுச்சி அதுக்கப்புறம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுல இது திராவிட முன்னேற்ற கழகமா மாறுது. அந்த டயத்துல தான் அதான் அதான் அப்படி சொன்னோம்ல பெரியாருக்கும் அவருக்கும் அது அண்ணாதுரைக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு வருது. அதனால அடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுலயோ, ஏழுலோயோதான் வந்துட்டு, இவரு காங்கிரசுக்கு support பண்ண ஆரம்பிச்சிட்டாப்படி, நடந்த பிரச்சனையினால, காங்கிரஸ் full time support பண்றாப்படி இவர் தனிச்சு நிக்கிறாப்பிடி அந்த இவரு support பண்ணது என்னமோ, அவங்க ஜெயிக்கவும் விட்றாங்க. அவங்க ஜெயிச்ச உடனே இவங்க வந்து, ப~ பதினஞ்சு இடமோ என்னமோதான் இவங்களும் பெறுறாங்க, திமுக. ஆஹ் அப்பயே ஏகப்பட்ட போராட்டம், சொன்னோம்ல சொல்லிட்டோம்ல. எல்லா போராட்டமும் நடத்தி இருக்காப்படி, கள்ளுக்கடை மறியல் நடத்திருக்காப்புடி. எல்லா இடத்துலயும் வந்து கைதும் பண்ணிடுறாங்க ஹம் ஆஹ் ஆஹ் பாத்திடலாம்.

ஆமா இருக்கக் கூடாது. ஆணும் பெண்ணும் சமங்கிறது

இருக்கக்கூடாது ஆணும் பெண்ணும் இருக்கக் கூடாது அப்டின்னு சொல்லுவாங்க ஆமா அதான் அப்புறம் கோயில்

ஹம் ஹம் எல்லாமே cover பண்ணிட்டோம் ஓரளவுக்கு எல்லாமே சொல்லியாச்சு. இப்ப okay கடைசியா ஒரு overall அ ஒரு இத முடிச்சிவிட்டுருவோம் ஹம் ஹம் ஹம் ஹம் okay எல்லா topic உமே cover பண்ணிட்டோம் அவரைப் பத்தி. so கடைசியா அவரோட ஹம் ஹம் ஹம்

அது அதான் இல்லை, இப்ப அதான் போதும் topic எல்லாம் cover பண்ணிட்டோம். இப்ப வந்துட்டு இந்த அவரு வாழ்க்கை வர~ வரலாற்றை வந்து key points கடைசியா சொல்லி முடிச்சிருவோம் என்னென்ன நடந்துச்சுன்னு simple ஆ ஒரு simple அ நாலு point ல சொல்றேன். அதான் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்பதுல செப்டம்பர் பதினேழுல பிறக்குறாப்டி இவர் பெற்றோர் வந்து சின்னத்தாய் அம்மாள், வெங்க~ வெங்கட்ட நாயக்கரு. ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி அஞ்சுல, திண்ணைப் பள்ளியில வந்து சேருறாப்புடி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல, அதை வச்சு நிறுத்தப்படுறாப்படி. அப்புறம், தொண்ணூத்தி ரெண்டுல, அப்ப ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ரெண்டுல, வாணிபத்துல ஈடுபடுறாப்டி. தொண்ணூத்தி எட்டுல ஆஹ் நாகம்மை நாகம்மைய வந்து மணந்தாரு. அதாவது, ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டுல, கலப்புத் திருமணங்களை நடத்தியும் வச்சிருக்காரு. அனைத்து ச~ சமயத்தினரும், ஜாதியினரும் ஆஹ் அஹ் ஒண்ணா சேர்ந்து, அதுல கலந்து இருக்காங்க, சாப்பிட்டிருக்காங்க. ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாலுல

Hello hello வணக்கம் ஆ வணக்கம். Zomato customer care ஆ? madam. ஏன்னா madam நீங்க service பண்றீங்க காலைல அவங்க உங்க company ல ஒரு food ஒன்னு order பன்னிருந்தேன். அதான் madam காலைல உங்க app ல ஒரு food ஒன்னு order பன்னீருந்தேன் சப்பாத்தி order பன்னிருந்தேன். okay வா ஆனா நீங்க வந்து எனக்கு junk food குடுத்துருக்கீங்க காலைலேயே pizza மாறி இல்ல madam actual. ஆ நா வந்து ஒரு IT work பண்ணிட்டு இருக்கோன் okay. வா so எனக்கு கொஞ்சம். health issues எல்லாம் கொஞ்சம் இருக்கு. so, நான் வந்து கொஞ்சம் healthy யா தான் சாப்பிடுவேன். so morning யே வந்துட்டு நான் சப்பாத்தி order பண்ணேன் உங்க app ல okay வா okay வா. ரெண்டு set சப்பாத்தி order பண்ணி இருந்தேன். ஆ ரெண்டு set சப்பாத்தி order பண்ணி இருந்தேன் but ஆனா உங்க delivery boy வந்து எனக்கு என்ன serve பன்னார்னா pizza serve பன்னாரு காலையிலே எனக்கு. ஆமாம் madam இதான் புரியல என்ன service பண்றீங்க? நான் வந்து எனக்கு health issue இருக்கு. எனக்கு already வந்திட்டு ulcer problems அந்த மாறி இருக்கு. நீங்க வந்திட்டு இப்பிடி குடுத்தீங்கனா புரியல உங்கள நம்பி. நீங்க நல்லா serve பண்ணுவீங்கன்னு தான் உங்களுக்கு இது பண்ணேன்.

அது பாத்துவிட கூடாதா madam. காலையிலேயே இப்பிடி இருந்நதா எனக்கு disappoint ஆயிடிச்சு. சரி இதுக்கு, இப்ப என்ன பண்றது மறுபடியும் மாத்தி உட்டு எப்படி சாப்பிட்டு நா எப்போ என் work க்கு போறது madam? சொல்லுங்க. re-order போட்ட, நான் அப்பா already பண்ண amount என்ன madam எனக்கு புரியல அத refund பண்ணுவீங்களா?